லாரிக்கு இப்பதா வந்து பெயிண்ட் பண்ணி சுத்தியு வந்து தடுப்புகள்லா போட்டு லாரி கட்டிட்ருக்காங்க.

அப்றோ கீழ பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் மாரி இருக்கு ஆபீஸ்க்கு வெளிய நெறையா போர்டு வெச்சருக்காங்க.

அந்த கடைக்கு வெளிய யு_பி_ஐ ஸ்கேன் பண்ற போர்டு வச்சுருக்காங்க.

போட்டோல பத்தி இந்த போட்டோல பாத்திங்கன்னா ஒரு ஜே_சி_பி வண்டி நிக்கிது.

ஒரு லாரி பட்ர மாறி இருக்கு லாரி வேல செய்யரமாறி இருக்கு.

அப்ரோ ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ரெண்டு பேர் உக்கார்ந்துருக்கற மாரி சேர் போட்டுருக்காங்க.

அதூ வந்து கருப்பு கலர்ல கேட் போட்ருக்காங்க. பெருசா இருக்கு.

சுத்தியும் கருப்பு சுத்தி கருப்பு கலர் பாறைகெல்லா இருக்கு.

அ அப்பறோ அதுக்கு பக்கத்துல பாத்திங்கன்னா ஒரு பெருசா வந்து வெள்ள கலர்ல ஃபில்டர் மாரி இருக்கு.

நடக் சுத்தி நடக்குற இடத்துல வந்து நெறய வண்டி நிக்குது.

கீழ வந்து ஸ்டாண்ட் வந்து வச்சுதான் எல்லா மெழுகுவத்தியும் வச்சிருக்காங்க.